ஹலோ நண்பர்களே கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் ஐபிதான் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் இல் கற்பது ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்குதல் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் லிருந்து வெளியேறுதல் ஐபிதான் அமர்வு வரலாற்றில் உலவுதல் ஐபிதான் பங்ஷன் களை பூர்த்தி செய்ய டேப் விசையை பயன்படுத்துதல்
பங்ஷன் களின் ஆவணங்களை காணுதல் பூர்த்தியாகாத அல்லது தப்பான கட்டளைகளை இடைமறித்தல்
ஐபிதான் என்பது மேம்படுத்திய பைத்தோன் இன்டர்பிரிட்டர் tab விசை பூர்த்தி மற்றும் உதவி செயல்பாடுகளுக்கு எளிய அணுகல் ஆகியவற்றை கொண்டது
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்குவதை பார்க்கலாம்
முனையத்தை திறந்து ஐபிதான் என டைப் செய்து enter செய்வோம்
பைத்தோன் பதிப்பு பற்றிய விவரங்கள் வருகிறன
பின் சில உதவிக் கட்டளைகள் கடைசியில் ஒரு தூண்டியை காண்கிறோம்
ஐஎன்1 ஐபிதான் இஸ் நோட் இன்ஸ்டால்ட் என பிழை செய்தி வருமாயின் எப்படி பொதிகளை நிறுவுவது என்ற டியூட்டோரியல் ஐ படிக்கவும்
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ விட்டு வெளியேற Ctrl D விசைகளை அழுத்தவும்
வெளியேறுதலை நிச்சயப்படுத்த எச்சரிக்கை வருகிறது ஆம் என்று சொல்ல ய் ஐயும் வேண்டாம் என்று சொல்ல ந் ஐயும் டைப் செய்க
ய் ஐ அழுத்தலாம்
இன்டர்பிரிட்டர் ஐ மூடிவிட்டதால் இப்போது மீண்டும் அதை ஐபிதான் என டைப் செய்து துவக்குவோம்
இப்போது இன்டர்பிரிட்டர் ஐ எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம்
மிக எளிதான கூட்டலுடன் துவக்குவோம்
தூண்டியில் 12 என டைப் செய்வோம்
ஐபிதான் உடனடியாக விடையை 3 என தருகிறது
வெளியீடு ஒரு Out1 எனும் குறிப்புடன் உள்ளதை கவனிக்கவும்
இப்போது இன்னும் சில எளிய செயல்களை செய்யலாம் 5 மைனஸ் 3 7 மைனஸ் 4 6 இன்டோ 5
இப்போது ஐபிதான் எப்படி கட்டளைகளின் வரலாற்றை நினைவில் வைக்கிறது என்று பார்க்கலாம்
உதாரணமாக பிரின்ட் 12
எல்லாவற்றையும் இப்போது டைப் அடிக்காமல் மேல் நோக்கு விசையை அழுத்தி கட்டளை 12 க்கு செல்வோம்இதை முன்பே செய்தோம்
இப்போது இடது அம்புக்குறியை அழுத்தி வரியின் ஆரம்பத்துக்கு சென்று print space என டைப் செய்து என்டர் செய்யலாம்
வரியை இப்போது பிரின்ட் 12 என மாற்றிவிட்டோம்
enter செய்யலாம்
இன்டர்பிரிட்டர் விடையை 3 என அச்சடிக்கிறது
சதுர அடைப்புக்களில் அவுட் என்பதை இப்போது காணவில்லை என்பதை கவனிக்கவும்
இப்போது நாம் பிரின்ட் 10 இன்டோ 2 என டைப் அடிக்கப்போகிறோம்
மேல் நோக்கு விசையை அழுத்தி கட்டளை 12 க்கு செல்வோம்
இப்போது 1 பிளஸ் 2 ஐ 10 இன்டோ 2 என மாற்றி enter செய்வோம்
இது வரை ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்குவது அதைவிட்டு வெளியேறுவது முந்தைய கட்டளைகளை கொண்டு வருவதை பார்த்தோம்
இப்போது tab விசையால் பூர்த்தி செய்தலை பார்க்கலாம்
உதாரணமாக நாம் ரவுண்ட் என்ற செயலை பயன்படுத்த எழுத நினைக்கிறோம்
இதற்கு நாம் ரோ என டைப் செய்து tab விசையை அழுத்தினால் போதும்
முனையத்தை பார்த்தோமானால் ஐபிதான் கட்டளை ரோ ஐ ரவுண்ட் என பூர்த்தி செய்தது
இந்த ஐபிதான் இன் அம்சம் tab completion எனப்படும்
tab காம்ப்ளீஷன் இன் இன்னும் பல சாத்தியங்களை காணலாம்r என டைப் செய்து tab ஐ அழுத்தலாம்
ஐபிதான் கட்டளையை பூர்த்தி செய்யவில்லை
ஏனெனில் ர் இன் பூர்த்தி சாத்தியங்கள் நிறைய உள்ளன
ஆகவே எல்லா சாத்தியக்கூறுகளையும் பட்டியலிடுகிறது
இப்போது ஒன்று செய்வோம்
வீடியோ வை கொஞ்சம் இடை நிறுத்திவிட்டு கணக்கை போட்டு அப்புறம் தொடரலாம்
அப் என துவங்கும் கட்டளைகள் யாவை
ஆ உடன் துவங்கும் கட்டளைகளை பட்டியலிடுக
அப் எழுதி tab ஐ தட்ட அது ஏபிஎஸ் என முடிகிறது
ஆ என எழுதி tab ஐ தட்ட ஆ இல் துவங்கும் கட்டளைகளை பட்டியலிடுகிறது
இப்போது ஏபிஎஸ் இன் செயல் என்ன என்று பார்க்கலாம்
ஐபிதான் இன் உதவி அம்சத்தால் இதை கண்டுபிடிக்கலாம்
ஒரு பங்ஷன் இன் ஆவணத்தை காண நாம் பங்ஷன் இன் பெயரை எழுதி ஒரு குயஸ்ஷன் மார்க் ஐ இட வேண்டும்
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் அந்த பங்ஷன் க்கான ஆவணத்தை காட்டும்
இப்போது பங்ஷன் ஏபிஎஸ் இன் விவரத்தை காண ஏபிஎஸ்
என டைப் செய்து enter செய்வோம்
ஏபிஎஸ் ஒரு எண்ணை உள்ளீடாக ஏற்றுக்கொண்டு அதன் அப்சொல்யூட் மதிப்பை திருப்புகிறது என்று அதன் ஆவணம் சொல்லுகிறது
உதாரணங்களை காணலாம் ஏபிஎஸ் மற்றும் ஏபிஎஸ் என இன்டர்பிரிட்டர் இல் டைப் செய்வோம்
எதிர்பார்த்தபடி 19 என இரண்டு சமயமும் வருகிறது
ஒரு தசாம்ச எண்னை உள்ளிடலாம்
abs 105 விடை 105 வீடியோ வை நிறுத்தி கணக்கை போட்டு பார்த்து தொடரலாம்
ரவுண்ட் க்கான ஆவணத்தை பார்த்து அதை எப்படி பயன்படுத்துவது என்று காணவும்
பங்ஷன் ரவுண்ட் இன் ஆவணத்தை காண ரவுண்ட் குயஸ்ஷன் மார்க் ஐ ஐபிதான் இன்டர்பிரிட்டர் இல் எழுதவும்
ந்திகிட்ஸ் ஐ சுற்றி கூடுதல் சதுர அடைப்பு உள்ளதை காணலாம்
இதன் பொருள் ந்திகிட்ஸ் என்பது தேர்வுக்குறியது 0 என்பது முன்னிருப்பு மதிப்பு
பைத்தோன் ஆவணங்களில் தேர்வு அளவுருக்கள் சதுர அடைப்புக்குள் காட்டப்படும்
ரவுண்ட் என்னும் செயல் கொடுத்த எண்ணை கொடுத்த துல்லியத்துக்கு முழுமையாக்குகிறது
விடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும்
பங்ஷன் ரவுண்ட் க்கு சில உதாரணங்களை பார்க்கலாம்
round248 round248 1 round248 2 round2484 round2484 1 round2484 2 இன் வெளியீட்டை காண்க
20 25 மற்றும் 248 ஆகியன எதிர்பார்த்தது போலவே கிடைக்கின்றன
முனையத்தில் டைப் செய்யும் போது ஏற்படும் பிழைகளை சரி செய்வதை என்று பார்க்கலாம்
முன்பே பார்த்தது போல enter விசையை தட்டாமல் இருந்தால் நாம் அம்புகுறி விசைகள் மூலம் உலாவி டிலீட் அல்லது backspace விசைகளால் பிழைகளை சரி செய்யலாம்
வேண்டுமென்று ஒரு பிழையை செய்வோம்
round2484 எழுதி என்டர் செய்வோம் அடைப்பை மூடாமல்
புள்ளிகளுடன் ஒரு தூண்டி கிடைக்கிறது
இந்த தூண்டி ஐபிதான் இன் தொடர்வதற்கான தூண்டி
முந்தைய வரி நிறைவடையாத போது இது காட்டப்படும்
இப்போது கட்டளையை சரியாக பூர்த்தி செய்து என்டர் செய்யலாம்
எதிர்பார்த்த வெளியீடு 20 கிடைக்கிறது
வேறு சமயங்களில் ஒரு வேளை நாம் நீண்ட சிக்கலான எக்ஸ்பிரஷன் ஐ எழுதியபின் இந்த தூண்டி கிடைத்தால் நாம் வெளியேற விரும்பலாம்
அப்போது ctrl சி டைப் செய்ய கட்டளை முறிந்து நாம் ஐபிதான் உள்ளீட்டுத்தூண்டிக்கு போய் விடுவோம்
விடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும்
ரவுண்ட்2484 என டைப் செய்க என்டர் செய்க கட்டளையை ctrl சி மூலம் இரத்து செய்க

ரவுண்ட்2484 2 என கட்டளை டைப் செய்க

இப்போது சுருக்கமாக மீள்பார்வை செய்யலாம்
இந்த டுடோரியலில் நாம் கற்றது 1
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ ஐபிதான் என டைப் செய்து துவக்குவது
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் இலிருந்து ட்
மூலம் வெளியேறுவது
அம்புக்குறி விசைகள் மூலம் ஐபிதான் வரலாற்றில் உலாவுவது
tab completion என்றால் என்ன
பங்ஷன் களின் ஆவணங்களை காண்பது 6
ஒரு பிழை நேரும்போது எல்டிசிடிஆர்எல்ஜிடிசி பயன் படுத்தி இடை நிறுத்துவது
சில சுய பரிசோதனை கேள்விகள் ஐபிதான் பைத்தோன் போலவே ஒரு கணினி நிரலாக்க மொழி உண்மை அல்லது பொய் இரண்டாவது ஐபிதான் இலிருந்து வெளியேற விசை தொகுப்பு எது
Ctrl சி Ctrl ட் Alt சி Alt ட் கடைசியாக
ஐபிதான் இல் ஆவணத்தை காட்ட பயன்படுத்தப்படும் குறி எது
அண்டர் ஸ்கோர் குயஸ்ஷன் மார்க் எக்ஸ்கிளமேஷன் மார்க் ஆம்பர்சாண்ட் ஆம்ப் விடைகள் ஐபிதான் நிரலாக்க மொழி அல்ல
அது அத்தகைய உயர் மொழி உணர் செயலி இன்டர்பிரிட்டர்
ஐபிதான் இன்டர்பிரிட்டர் இலிருந்து வெளியேற Ctrl ட் விசைகளை பயன்படுத்த வேண்டும் ஆவணத்தை காண160
ஐ பங்ஷன் பெயருக்கு பின் பயன்படுத்துகிறோம்
இந்த டுடோரியலை சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நினைக்கிறோம்
நன்றி